சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க.

அங்க நறைய சேர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இருக்காங்க.

சுத்தி நெறையா மரமு செடியு நெறையா இருக்கு.

அங்க மண்டபோ பின்னாடி நெறைய கல்லுங்க வெச்சிருக்கா--

அங்க ஒரு மீட்டர் போர்டு இருக்கு.

ரைட் சைடு ஒரு பைக் நிறுத்திருக்காங்க.

லேடி கார் ஸ்டாப் பன்ட்டு ரோட்ல கீழ சாஞ்சி உக்காந்துட்ருக்காங்க.

பாலத்துக்கு லெஃப்ட் சைடுல வந்து கீழ ஸ்டெப் வெச்சு அங்க எறங்கி போறக்கு கம்பி வெச்சு ஒரு வழி குடுத்திருக்காங்க. பி--

அங்க ஃபுல்லா கிளாஸ் போட்டு கவர் பண்ணிருக்காங்க.

பின்னாடி கடைல வந்து ரேமன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அ--

கப்பு வெச்சுருக்காங்க பின்னாடி நெண்டு பர்சன் நிக்கிறாங்க.

டேபிள்க்கு மேலவே ஒரு மிரர்ருக்கு .

கீழ அட்மினிஸ்ட்ரேடிவ் பிளாக்குனு மென்ஷன் பண்ணிருக்காங்க.

பிரஷ்ஷசூ நீட்டா பிளேஸ் பண்ணி வெச்சுருக்காங்க.

செடிங்க நெறைய இருக்கு காம்பவுண்ட் வால் ஃபுல்லா கம்பி போட்டு வெச்சுருக்காங்க.

ரவுண்ட் டேபிள்ல கலர் கிளாத்ஸ் போட்டு கவர் பண்ணி வெச்சுருக்காங்க.

கபோட்ல நெறைய புக்ஸ வந்து நீட்டா அடிக்கி வெச்சிருக்காங்க.

ஏயிட் டிஃப்ரென்ட் கலர் டிஷர்ட்ட ஹேங்கர்ல போட்டு ஹேங் பண்ணி வெச்சிருக்காங்க.

பின்னாடி மிரர்ல வந்து டிஃபரென்ட் கலர் கேப்ஸ் வெச்சிருக்காங்க.

கூட வர்றவங்களுக்கு தனிச் சேரும் அவுங்க வர கூட வந்தவங்க வெயிட் பண்றதுக்கு தனி சேரு வெச்சிருக்காங்க.

அங்க இன்னோர் பர்சன் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க.

ஹோஸ் கீழ ந போட்ருக்காங்க. கம்பி நெறைய போட்ருக்காங்க. அந்த கம்பிக்கு நடுவுல வந்து சிமெண்ட்டு போட்ருக்காங்க. அதுக்கு மேல இந்த தகரத்த வெச்சு மூடிருக்காங்க.

இங்கொரு பர்சன் வந்து வண்டி எடுக்றாங்க மரத்து கிட்ட வந்து ரெண்டு பர்சன் நிக்கிறாங்க--

கிளிக்கு பின்னாடி நெறைய மரோ இருக்கு அந்த ஒரு மரத்துல வந்து இன்னொரு கிளி உக்காந்துட்ருக்கு.

நெறைய ப பாக்கஸ் நீட்டா ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்--

வீடு மாரி பாக்ஸர்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.

அங்க மார்னிங் டைம்ஸ்ல வந்து நறைய பேர் வந்து வர்க்கவுட் பண்ணிட்டு இப் இருப்பாங்க.

பெரிக் பின்னாடியு நெறைய மானுங்க நின்னுட்ருக்கு.